கான்ஃபிகரிங் செட்டிங் இன் க்டச் ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டுடோரியலில் கற்கப்போவது பயிற்சி மட்டத்தை மாற்றுவது டைப்பிங் வேகத்தை சரி செய்வது ஷார்ட் கட் விசைகளை toolbarஐ கான்ஃபிகர் செய்தல்
டைப்பிங் மெட்ரிக்ஸ் ஐ காணல் இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1110 மற்றும் க்டச் 171 க்டச் ஐ திறக்கலாம் மட்டம் 1 இல் இருக்கிறோம்
அடுத்த மட்டமான 2 க்கு போகலாம்
ட்ரெய்னிங் மட்டத்தை 2 ஆக்க லெவல் பீல்ட் க்கு அடுத்துள்ள மேல் முக்கோண சின்னத்தின் மீது சொடுக்கவும் மட்டத்தை 2 என மாற்றும் போது என்ன நடக்கிறது 160
டீச்சர்ஸ் லைன் இல் உள்ள கேரக்டர்ஸ் மாறுகின்றன
இந்த மட்டத்துக்கான நியூ கேரக்டர்ஸ் பீல்ட் ஐ பாருங்கள்
அவையும் மாறிவிட்டன
தேர்ந்தெடுத்த மட்டத்துக்கு இவைதான் கேரக்டர்ஸ் ஆகவே டைப் செய்ய ஆரம்பிக்கலாம்
டீச்சர்ஸ் லைன் இல் காட்டாத ஒரு கேரக்டர் ஐ டைப் செய்யலாம்
ஸ்டூடென்ட் லைன் சிவப்பாகிவிட்டது
வேறு என்ன தெரிகிறது
கரக்ட்னெஸ் பீல்ட் இல் சத விகிதம் குறைகிறது
backspace அழுத்தி தவறை டிலீட் செய்யலாம்
ட்ரெய்னிங் ஆப்ஷன்ஸ் ஐ அமைப்பதை பார்க்கலாம்
ட்ரெய்னிங் ஆப்ஷன்ஸ் என்பதென்ன160
ட்ரெய்னிங் ஆப்ஷன்ஸ் மூலம் டைப்பிங் ஸ்பீட் மற்றும் கரக்ட்னெஸ் க்குடைப்பிங் துல்லியத்தின் சதவிகிதம் பாராமீட்டர்ஸ் ஐ அமைக்கலாம்
குறிப்பிட்ட மட்டத்தில் எழுதக்கூடிய வரிகளின் எண்ணிக்கையை தனிப்பயன் ஆக்கலாம்
மெயின் மேனு விலிருந்து செட்டிங்ஸ் தேர்ந்து கான்ஃபிகர் க்டச் மீது சொடுக்கவும்
கான்ஃபிகர் - க்டச் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
கான்ஃபிகர் - க்டச் டயலாக் பாக்ஸ் இன் இடது பேனல் இலிருந்து ட்ரெய்னிங் ஆப்ஷன்ஸ் ஐ சொடுக்கவும்
வலது பேனல் பல ட்ரெய்னிங் ஆப்ஷன்ஸ் ஐ காட்டுகிறது
டைப்பிங் ஸ்பீட் கரக்ட்னெஸ் மற்றும் வர்க்லோட் க்கு அதிக பட்சத்தை நிர்ணயம் செய்யலாம்
லிமிட்ஸ் டோ இன்கிரீஸ் ஆ லெவல் ன் கீழ் டைப்பிங் ஸ்பீட் 120 கேரக்டர்ஸ் பெர் மினியூட் கரக்ட்னெஸ் 85
என அமைக்கலாம்
வர்க்லோட் ஐ 1 எனவும்
இதன் பொருள் ஒரு மட்டத்தில் நாம் ஒரு வரியை மட்டுமே எழுத வேண்டும்
பின் தானியங்கியாக அடுத்த மட்டத்துக்கு போவோம்
ஒரு மட்டம் முடித்த பின்னரே அடுத்த மட்டம் போக வேண்டுமென அமைக்க காம்ப்ளீட் வோல் ட்ரெய்னிங் லெவல் பீஃபோர் புரோசீடிங் பாக்ஸ் இல் குறியிடுக
டைப்பிங் ஸ்பீட் மற்றும் கரக்ட்னெஸ் க்கு கீழ் மட்டத்தை அமைக்கலாம்
லிமிட்ஸ் டோ டிக்ரீஸ் ஆ லெவல் ன் கீழ்160 டைப்பிங் ஸ்பீட் 60 கேரக்டர்ஸ் பெர் மினியூட் மற்றும் கரக்ட்னெஸ் 60 என அமைப்போம்
ரிமெம்பர் லெவல் போர் நெக்ஸ்ட் புரோகிராம் இல் குறியிடுக
அப்ளை ஐ சொடுக்கவும் ஒக்
செய்த மாற்றங்கள் புதிய செஷன் துவக்கும்போதுதான் செயலாகும்
ஸ்டார்ட் நியூ செஷன் மீது சொடுக்கவும் கீப் கரண்ட் லெவல் ஐ தேர்க
மீண்டும் டைப் செய்ய ஆரம்பிக்கலாம்
ஆரம்பத்தில் வேகம் 0 என காண்கிறது
டைப் செய்ய செய்ய அது அதிகமாகவோ குறைவாகவோ ஆகிறது பாஸ் செஷன் மீது சொடுக்கவும்
இப்போது வேகம் மாறாமல் அப்படியே இருக்கிறது
டைப் செய்ய ஆரம்பிக்கலாம்
வேகம் 60 ஆகும்போது ஸ்பீட் க்கு அடுத்துள்ள சிவப்பு வட்டம் ஒளிருகிறது
இது உணர்த்துவது வேகம் நிர்ணயித்த அளவான 60 ஐ விட குறைவாக ஆகிவிட்டது
டீச்சர்ஸ் லைன் இல் காட்டப்படாத எண்ணான 4 ஐ டைப் செய்க
ஸ்டூடென்ட்ஸ் லைன் சிவப்பாகி விட்டது
பெர்சென்டேஜ் ஒஃப் தே கரக்ட்னெஸ் உம் குறைகிறது
டீச்சர்ஸ் லைன் இல் கொடுத்துள்ள கேரக்டர் தொகுதி அல்லது கேரக்டர் ஐ கவனித்தீர்களா
இப்போது இந்த சொல்லுக்குப்பின் நான் ஸ்பேஸ் பார் ஐ அழுத்தவில்லை
ஸ்டூடென்ட்ஸ் லைன் மீண்டும் சிவப்பாகிவிட்டது
இது உணர்த்துவது ஸ்பேஸ் சரியாக டைப் செய்யப்பட வேண்டும்
ஸ்டூடென்ட்ஸ் லைன் இல் ஒரு முழு வரியை டைப் செய்துவிட்டு Enter ஐ அழுத்தலாம்
மட்டம் 3 என ஆகிவிட்டது
மட்டம் ஏன் 3 ஆனது
வர்க்லோட் ஐ 1என அமைத்ததால் இப்படி ஆனது
ஆகவே மட்டம் 2 இல் ஒரு வரியை பூர்த்தி செய்து என்டர் செய்ய நாம் அடுத்த மட்டத்துக்கு போகிறோம்
டீச்சர்ஸ் லைன் இல் புதிய கேரக்டர்ஸ் தெரிகின்றன
டைப்பிங் அமர்வின் மதிப்பீடு தெரிய வேண்டுமா
லெக்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐ சொடுக்கவும் ட்ரெய்னிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
டாப்ஸ் மீது சொடுக்கி அவை ஒவ்வொன்றும் என்ன காட்டுகிறது என கவனிக்கவும்
கரண்ட் ட்ரெய்னிங் செஷன் மீது சொடுக்கவும் இது பொது புள்ளி விவரங்களை காட்டுகிறது
டைப்பிங் விகிதம் டைப்பிங் துல்லியம் மற்றும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கேரக்டர்ஸ்
கரண்ட் லெவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் tab
கரண்ட் ட்ரெய்னிங் செஷன் tab இல் காட்டுவது போலவே விவரங்களை நடப்பு மட்டத்துக்கு காட்டுகிறது மானிட்டர் புரோகிரஸ் tab காட்டுவது உங்கள் டைப்பிங் இன் முன்னேற்றம் குறித்த வரைபடம்
இந்த டயலாக் பாக்ஸ் ஐ மூடலாம்
நீங்கள் உங்களுடைய பிரத்யேக ஷார்ட் கட் விசைகள் உருவாக்கலாம்
ஷார்ட் கட் விசைகள் என்பதென்ன160
ஷார்ட் கட் விசைகள் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகளின் தொகுப்பு
மேனு ஆப்ஷன்ஸ் ஐ பயன்படுத்தாமல் செயலாக்க அவற்றை விசைப்பலகையில் ஒன்றாக அழுத்தலாம்
லெக்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐ காண ஒரு ஷார்ட் கட் விசை கான்ஃபிகர் செய்யலாம்
மெயின் மேனு விலிருந்து செட்டிங்ஸ் கான்ஃபிகர் ஷார்ட் கட்ஸ் ஐ சொடுக்கவும்
கான்ஃபிகர் ஷார்ட் கட்ஸ் - க்டச் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
சியர்ச் பாக்ஸ் இல் லெக்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என enter செய்வோம்
லெக்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐ சொடுக்கவும்
கஸ்டம் ஐ தேர்ந்து நோன் ஐ சொடுக்கவும்
இக்கான் இன்புட் ஏன் மாறுகிறது
இப்போது விசைப்பலகையிலிருந்து SHIFT மற்றும் ஆ விசைகளை அழுத்தவும்
இக்கான் இப்போது காட்டுவது எழுத்துக்கள் ShiftA
ஒக் ஐ சொடுக்கவும்
இப்போது Shift மற்றும் ஆ விசைகளை ஒன்றாக அழுத்தவும்
ட்ரெய்னிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
குளோஸ் ஐ சொடுக்கி வெளியேறுக
க்டச் நாம் டூல்பார் களை கான்ஃபிகர் செய்யவும் உதவுகிறது
குயிட் க்டச் கமாண்ட் ஐ ஒரு இக்கான் ஆக காட்ட நினைத்தால்
மெயின் மேனு விலிருந்து செட்டிங்ஸ் பின் கான்ஃபிகர் டூல்பார்ஸ் ஐ சொடுக்கவும் கான்ஃபிகர் டூல்பார்ஸ் - க்டச் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
இடது பேனல் இல் லிஸ்ட் ஒஃப் ஆப்ஷன் இலிருந்து குயிட் இக்கான் ஐ தேர்க
அதன் மீது இரட்டை சொடுக்கவும்
இக்கான் வலது பேனல் க்கு நகர்ந்து விட்டது
அப்ளை பின் ஒக் ஐ சொடுக்கவும்
குயிட் இக்கான் இப்போது க்டச் விண்டோ வில் தோன்றுகிறது
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலில் பயிற்சி மட்டத்தை மாற்ற வேகத்தை கவனிக்க மற்றும் டைப்பிங் துல்லியத்தை கவனிக்க கற்றோம்
விசைப்பலகை ஷார்ட் கட்ஸ் மற்றும் டூல்பார் களை கான்ஃபிகர் செய்யவும் கற்றோம்
உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட்
கான்ஃபிகர் க்டச் ன் கீழ் வர்க்லோட் ஐ 2 என மாற்றவும்
புரோசீடிங் பாக்ஸ் க்கு முன் காம்ப்ளீட் வோல் ட்ரெய்னிங் லெவல் ஐ குறியீடுக
நியூ டைப்பிங் செஷன் ஐ திறந்து டைப்பிங் பழகவும்
இறுதியாக லெக்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐ சோதிக்கவும்
தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
மூல பாடம் தேசி க்ரூ சொலூஷன்ஸ்
தமிழாக்கம் கடலூர் திவா